வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்லப்படும் அச்சக்கோடுகளின் நிலப்பகுதி இரு புள்ளியாக காணப்படுகின்றன தென்னிந்திய அரசுகள் ஏழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கே ஹர்ஷருடைய ஆட்சியின் சமகாலத்தில் தொலைதூர தென்பகுதிகள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவரசர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன அவர்களின் ஆட்சி பகுதி சோழ பாண்டிய அரசுகளின் பகுதிகளையும் உள்ளடக்கிய பகுதிகளாக இருந்தது சோழர்களும் பாண்டியர்களும் அப்பொழுது தங்கள் பகுதி சார் ஆற்று சமவெளியில் ஆட்சி செய்யும் அரச வம்சங்களாக உருவாக்கிக் கொண்டிருந்தன மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தின் பெரும்பகுதி வாதாபி சாளுக்கியர்களின் கீழ் இருந்தன சாளுக்கியர்கள் பின்னர் ராஷ்டிர கூடர்களால் அங்கிருந்து புறம் தள்ளப்பட்டனர் பிராந்திய அதிகார மையங்களின் தோற்றமே இடைக்கால இந்தியாவின் பண்பம்சமாக இருந்தது இந்தியாவின் பெரும்பான்மை பகுதிகளை அடக்கி ஆளக்கூடிய மௌரியர் அல்லது குப்தர்களை போன்ற தனிப் பேரரசு சக்தி ஏதும் அப்போது இல்லை பல்லவ அரசர்கள் தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் முக்கிய வணிக மையமாக திகழ்ந்த காஞ்சிபுரத்தையும் அதன் வளம் நிறைந்த வேளாண்மை பகுதிகளையும் ஆண்டனர் சீன ரோமாபுரி வணிகர்கள் காஞ்சிபுரத்தை நன்கு அறிந்திருந்தனர் வளம் கொழித்த வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து காப்பி அவர்கள் தங்கள் ஆட்சியை ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழக முழுவதும் விரிவடைய செய்தனர் ஆனாலும் தொண்டை மண்டலமே பல்லவரசின் மையப் பகுதியாக இருந்தது இப்பெரிய அரசியல் பிராந்தியம் தமிழ்நாட்டின் வடபகுதிகளையும் அருகே அமைந்திருந்த ஆந்திர மாவட்டங்களையும் கொண்டிருந்தது கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியின் ஐங்கோல் கல்வெட்டு தொடக்க கால பல்லவரசர்கள் சாதகவாணர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர் இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு ஐநூத்தைம்பது வாக்கில் களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லாவரசை உருவாக்கினார் தோழர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசுகளை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார் அவருக்குப் பின் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார் இரண்டாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மன் இரண்டாம் நந்திவர்மன் ஆகியோர் ஏனைய முக்கிய அரசர்கள் அவார்கள் கடைசி பல்லவ மன்னர் அபராசிதன் ஆவார் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி சிறுதொண்டன் என பிரபலமாக அறியப்பட்டார் பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்று நடத்தினார் அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவ பக்தராக மாறினார் இது பெரிய புராணமாக உள்ளது மகேந்திரவர்மன் பல்லவ ஆட்சியின் சிறப்புக்கு பங்களிக்க செய்தார் தொடக்க காலத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார் பின்னர் சைவ துறவி அப்பரால் சைவத்தை தழுவினார் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு அவர் பேராதரவை அளித்தார் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்தார் அது மகேந்திரபாணி என குறிப்பிடப்படுகிறது மத்த விலாச பிரகசனம் உட்பட சில நாடகங்களை சமஸ்கிருத மொழியில் எழுதியுள்ளார் இந்நாடகம் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது மகேந்திரவர்மனின் ஆட்சிக்காலத்தில் வாதாபியை தலைநகராகக் கொண்ட மேலை சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியோடு தொடர்ந்து போர்களை மேற்கொள்ளப்பட்டன போர்களில் ஒன்றில் இரண்டான புலிகேசியை மகேந்திரவர்மன் வெற்றி கொண்டு நாட்டின் வடக்கில் பெரும்பகுதியை கைப்பற்றியதாக தெரிகிறது அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் இத்தோல்விக்கு பழிவாங்கும் வகையில் சாளுக்கியரின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார் வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது இரண்டாம் புலிகேசியும் கொல்லப்பட்டார் இரண்டாம் நரசிம்ம வர்மன் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார் அவர் மாபெரும் வீரர் ஆவார் சீன அரசுக்கு தூது குழுக்களை அனுப்பினார் சீன நாட்டின் தூது குழுக்களை வரவேற்றார் ஒப்பீட்டு அளவில் அவரது காலத்தில் பிரச்சினைகளே அதிகம் இல்லாததால் அவரால் கோவில்களை கட்டுவதில் கவனம் செலுத்த முடிந்தது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியது அவரே பல்லவர் காலம் கட்டிடக்கலை சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற ஒரு காலமாகும் மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக் கருங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்பட்ட கடற்கரையில் கோவேடும் ஏனைய கோவில்களும் வராகர் குகையும் பல்லவர் கட்டிடக்கலையும் ஈடு இணையற்ற அழகிற்கு எடுத்துக்காட்டுகளாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து என்பத்தி நான்காம் ஆண்டு UNESCO வின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது பல்லவர்கால கட்டிடக்கலையை கீழ்காணுமாறு வகைப்படுத்தலாம் பாறை குடைவரைக் கோயில்கள் மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் மாமல்லன் பாணி கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தளவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுங்குன்றம், சியா மங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோயில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும் மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சவ பாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் ஐந்து ரதங்களும் ஐந்து வகையான கோயில் கட்டிடப்பாணியை உணர்த்துகின்றன ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கல்லில் இருந்து செதுக்கப்படுகின்றன எனவே அவை ஒற்றை கல் ரகங்கள் என அழைக்கப்படுகிறது மஹிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் ஆகியவை அவர் கட்டியுள்ள பிரபலமான மண்டபம் ஆகும் மாமல்லனின் கட்டிடக்கலைப் பாணியில் அமைந்துள்ளவற்றில் மிகவும் முக்கியமானது மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம் ஆகும் பெரும் பாறை ஒன்றின் சுவற்றில் பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவமிருக்கும் பூனை ஆகிய நுண்ணிய சிற்பங்கள் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன சிவபெருமானின் தலையிலிருந்து அருவியென கொட்டும் கங்கை நதி அர்ச்சுனன் தவசு ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை பெருந்தவ வடிவ சிற்ப வேலைப்பாடு உலகில் செதுக்கப்பட்ட திறந்த வெளி சிற்பங்களின் மிகப்பெரியதாகும் ராஜசிம்மன் பாணி ராஜசிம்மன் எனும் அறியப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மனின் பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டினார் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைபாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இக்கோவில்கள் மிருதுவான மணக்கற்களால் கட்டப்பட்டவையாகும் கைலாசநாதர் கோவில் ராஜசிமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது நந்திவர்மன் பாணி பல்லவ கோவில் கட்டிடக்கலையின் இறுதிக்கட்டம் பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்களால் பிரதிநிதித்துவம் படுத்தப்படுகின்றன காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் சமூகமும் பண்பாடும் பல்லவ அரசர்கள் பௌத்த சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர் அவர்கள் இசை ஓவியம் இலக்கியம் ஆகியவற்றில் புரவலர்களாய் திகழ்ந்தனர்

அப்பரும் மாணிக்கவாசகரும் சைவ அடியார்களாகவும் நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாகவும் விளங்கினர் பக்தி மார்க்கத்தை போதிப்பதை நோக்கமாகக் கொண்ட இவ்வியக்கம் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது இதன் விளைவாக பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சியுற்றன கல்வியும் இலக்கியமும் காஞ்சியில் இருந்த கடிகை பல்லவர் காலத்தின் புகழ்பெற்று விளங்கியது அது இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்து மாணவர்களை தன் பால் ஈர்த்தது நியாய பாஷ்யா என்னும் நூலை எழுதி வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது மாபெரும் சமஸ்கிருத அறிவை அறிஞரான கெண்டின் முதலாம் நரசிம்மவர்மன் அவையை தளங்களித்தார் அவர் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதினார் மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார் அவர் கிராதசனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வடிவமைத்தார் தமிழ் இலக்கியமும் வளர்ச்சி பெற்றது நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தமும்

இப்பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் மொழிபெயர்த்தார் பல்லவர் கால கலை பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர் குடுமியான்மலை திருமயம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டுகள் இசையில் பல்லவர் கொண்டிருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன புகழ்பெற்ற இசைக் கலைஞரான ருத்ராட்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தவர் இக்கால பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சாளுக்கியர்கள் சாளுக்கிய தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராட்டிய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆண்டனர் அவர்களின் தலைநகர் வாதாபி சாளுக்கியர்களில் மூன்று வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் இருந்தன வாதாபி சாளுக்கியர்கள் வெங்கி சாளுக்கியர்கள் கல்யாணி சாளுக்கியர்கள் வடக்கே ஹர்ஷரின் பேரரசும் தெற்கே பல்லவ நாடும் கிழக்கே கலிங்கமும் சாளுக்கியர்களின் எல்லைகளாக அமைந்தன வாதாபி சாளுக்கியர் முதலாம் புலிகேசி பிஜப்பூர் மாவட்டம் பட்டக் கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தார் கிபி ஐணூத்தி நாப்பத்தி மூனில் வாதாபி மலை கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார் விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நாடுக~ நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் கைப்பற்றினார். இவருடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் புங்கன கடற்கரை பகுதியையும் சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் இருந்த இரண்டாம் புலிகேசி இவ்வம்சத்தின் மிகவும் வலிமை பெற்ற அரசராக திகழ்ந்தார் பாரசிக அரசர் இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூது குழு ஒன்றை அனுப்பி வைத்தார் குஜராத் மாளவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி பெற்றார் இவர் வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடி பணிய மறுத்தார் இருவரும் ஒப்புக்கொண்ட புரிதலின்படி இருவருக்கும் இடையிலான எல்லையாக நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது கிபி அறுநூற்று இருபத்தி நாலு காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார் விஷ்ணுவர்தனர் முதல் கீழை சாளுக்கிய அரசரன் ஆவார் கிபி அறுநூற்று நாற்பது ஒன்று முதல் அறுநூற்று நாற்பது ஏழு காலப்பகுதிகளில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை கைப்பற்றினர் ஆனால் கிபி அறுநூற்று ஐம்பது ஐந்தில் சாளுக்கியர் அதனை மீட்டனர் முதலாம் விக்ரமாதித்தனும் அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தனும் காஞ்சிபுரத்தை கைப்பற்றினர் ஆனால் நகரை சேதப்படுத்தவில்லை இவருக்கு பின்னர் அரசு பதவி ஏற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிர கூட வம்ச அரசர் திருவியர் தந்தி துர்க்கர் போரில் தோற்கடித்தார் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தென்னிந்தியாவிலிருந்து இரண்டு பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களும் தஞ்சாவூர் சோழர்களும் வளம் நிறைந்த வெங்கியை கைப்பற்றுவதற்கான கடுமையாக போரிட்டுக் கொண்டனர் பதினோராம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆறாம் விக்ரமாதித்யரின் காலத்தில் வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக தலை மற்றும் கட்டிடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர் வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது இது தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகர கட்டிடப் பாணிகளின் கலப்பு ஆகும் சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டட கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை அவர்கள் மேம்படுத்தினர் அவர்கள் கட்டுமானத்திற்கு மிருதுவான மனக்கற்களை பயன்படுத்தினர் சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோவில்களையும்

hai jeni ஆச்சிரியமா இருக்கு bank பக்கமா வந்துருக்க என்ன விஷயம் super ப account ஆஹ் யாருக்கு யா bulk amount ஏதும் credit பண்ண போறியா? என்ன ப இப்புடி கேட்டுட்டே பிரெச்சனையா இல்ல account பொது ந full ஆஹ் bank set or தானே அதுனால பிரெச்சனையா இல்ல எந்த detail தேவைனாலுமே கேளு நானே clarify பண்ற super jeni அப்போனா நா எப்போ வருவேன்னு wait பண்ணிட்டு இருந்த jeni நீ ஒரு call பண்ணிற்களாலா நா முன்கூட்டையே வந்தூர்ப்பேனே இப்போ ஒன்னும் பிரெச்சனை இல்ல இப்போ என்ன பிரெச்சனை அந்த account open பண்ணுனோ அவோலோதான சேரி right account மட்டோதானா இல்ல வேற ஏதும் cash ஏதும் deposit பண்ணதுக்கு அந்த மாதிரி ஹ்ம் வேற ஏதும் self நாளோ கேளு நா கண்டிப்பா பண்ற இப்போ account open பண்ணறதுக்கு எல்லா details லும் கொண்டு வந்தூர்கியா உன் கைலா இருக்கா ஆஹ் இப்போ எடுத்துகிட்டானா jeni bank க்குங்குறது ரொம்பவே முக்கியமானது ஒன்னு ஆயிட்டு வருது இப்போ account நீ சொல்லற மாதிரி எல்லாருக்கோம் account ல வந்து உன்னோட company லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சி எழுவது பேர்கிட்ட work பண்றீங்க எழுவது பேர் work பன்றிங்கனா எழுவது பேர்ககவும் account அந்த salary அவங்க direct ஆஹ் கைல குடுக்க முடியாது என அவங்களோ ஒரு பெரிய நிர்வாணம் அவங்களுக்கான licence இருக்கும் plus அவங்க வந்து அதுக்கான cash pay பண்றத மாதிரி இருக்கும் அப்புடிக்கோமோடு அவங்களுக்கு எல்லா documents உம் digitalized தான் proper ஆஹ் இருக்குன்னும்மொடு உங்களோடா account உம்மே கண்டிப்பா pan details pan மூலமா run ஆகும் so அதுக்காண்டித உனக்கு account கேட்டுருப்பாங்க salary account அது வந்து பிரெச்சனை இல்ல ஆஹ் அப்டி இருக்குறதுதா நல்லது என என் company க்கு தேவையான எந்த ஒரு benefit டுமே அவங்க கேக்குறா bank slip மூலமாத கெடச்சிட்டு இருக்கு பாத்துக்க எழுவது பேர் work பண்றிங்கனா minimum எழுவது பெர்கானா income மே அவங்க government க்கு proof பண்ணுனோம் நீங்க ஏழுவது பேரும் இதுலதா வாங்குறீங்க அப்புடின்னுமொடு அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு நன்மகத்தன்மைகிறது வேணும் so அபுடிங்கிறது உங்களுக்கு தேவையான அந்த bank details மூலமாத கேடாகும் அதுகண்டிதா account open பண்ண சொல்ராங்க எனக்கு தெரிஞ்சி இது முன்னவே open பண்ண சொல்லிற்குனோ இப்போத open பண்ண சொல்லிருக்காங்க அப்புடித்தான கண்டிப்பா jeni எனக்கு தெரிஞ்ச தகவல்ல உனக்கு சொல்றேன் இப்போ bank குறது ஒண்ணுமே இல்ல இப்போ நம்ம என்னனா முன்னாடில நம்ம amount save பண்றோம்னா என்ன பண்ணுவோம் வீட்டுல savings ல பத்ரா படுத்தி வெச்சிருப்போம் அந்த amount வந்து அது நம்ம save பண்ற amount நம்ம savings பண்ண amount ஆஹ் மட்டும்தா நம்ம கைலா இருக்கும் இப்போ நீ for example ஒரு ten thousand உன்னோட சம்பளத்துல இருந்து கொஞ்ச கொஞ்ச எடுத்து save பண்ற அப்புடினா நீ அந்த பத்தயிரம் பத்தஈரமா மட்டும்தா இருக்கும் என அது குடவோபோறதுல கொறையவோபோறதுல இதுவே bank ல உன்னோட account உனக்குன்னு ஒரு கணக்கு தந்துடுவாங்க அந்த account உனக்குதா அந்த account ல நீ இவொளவுன்னு amount pay பன்றேனா நீ ஏவோலகு amount save பன்னிர்க்கியோ அந்த amount கு monthly இவொளவு வட்டி அப்புடின்னு சொல்லிட்டு bank ல இருந்ததுன்னு ஒரு amount தருவாங்க so உன்னோட amount வந்து குடிக்கிட்டதா இருக்குமே தவிர குறையாது For example நீ பத்தயிரம் போடுரான உனக்கு பத்தஈரத்துல ஒரு point two percentage நா two percentage மாதிரி வட்டி போடுவாங்க அந்த வட்டி வந்து monthly monthly உன்னோட account கு credit ஆய்ட்டேதான் இருக்கும் so நீ ஒரு secure ஆஹ் இருக்கும் அப்புடின்னு பன்றேனா ஒரு bulk amount ஆஹ் நீ savings ல போடு அதுல கெடக்கக்கூடிய profit அதன் ந சொல்லறேனா வட்டியே சொல்லற வட்டியே வந்து நீ எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு option மே இந்த bank ல இருக்கு அனா more over அத யாருமே use பண்றது இல்ல ஆஹ் அது பத்தி நீ கேட்ட பதிய loan approval கெடைக்கும்ணு கண்டிப்பா home loan இருக்கு அதுபோக jewel loan இருக்கு a next profit a நிலா பாத்திரங்கள் அத வெச்சி நம்ம loan வாங்கலாம் ஆஹ் நம்ம வாங்குற amount பொறுத்து அத்தோட வட்டியின் விகிதங்கள் மாறும் for example இப்போ home loan எடுக்குற அப்புடின்னா நீ எடுக்குற amount ஒரு அஞ்சி லச்சம் பத்து லச்சம் இருக்குன்னா அதுல எவ்ளோ percentage குறது mention பண்ணிருப்பாங்க அதுக்கான வட்டி plus நீ கட்ட வேண்டிய தொகை அதுல charge பண்ணிருப்பாங்க ஆஹ் நீ ஒழுங்கா ஒரு loan எடுத்து proper ஆஹ் அத எந்த ஒரு mistake இல்லாம ஒழுங்கா கேற்ற அப்புடின்னா Bank கு வந்து உமேல ஒரு நன்மகத்தன்மை வந்துரும் அதுக்கு அப்ரோ நீ ஏவோலோவு amount கேட்டலுமே ஒடனே உனக்கு sanction பண்ணுவாங்க அதுக்காவது ஒரு emergency எதாவது உனக்கு தேவை படுத்து அப்புடின்னாலுமே உன்கைல இருக்குற jewels எல்லாமே அடகு வெச்சுக்கலாம் jewels மே நீ வாங்குற amount அதுமே நீ வாங்குற amount base பண்ணித்தான் இருக்கு அதுவும் இல்லே இப்போ விவசாயிகள்ள இருக்கங்கா அப்புடின்னா அவங்க சில நேரத்துல விவசாயம் பண்ண தேவையான amount அவங்க கைலே இருக்காது so அப்புடிங்குற பட்சத்துல அவங்க நிலா பத்திரதா bank ல அடமானமா வெச்சி அதுமூலம மானியம் தருவாங்க அந்த amount வெச்சிதா விவசாயம் பாப்பாங்க அவங்களுக்குமே வட்டி விகிதம் என அக்ரிகல் repair பண்ணறவங்கள அவங்களுக்கு கொஞ்ச வட்டி விகிதம் கம்மியா இருக்கும் so அந்த வட்டிக்குள அவங்க கட்டி முடிச்சிடுவாங்க profit வந்ததுக்கு அப்பறோம் மோட்டோ தொகையா கட்டிட்டு அவங்களுக்கு தேவையான சொத்து பத்திராத மிடுக்குவாங்க இப்போ நீனா இப்போ home loan எடுக்குற அப்புடின்னா ஆஹ் அந்த நீ வாங்குன தொகை plus உனக்கான வட்டியோம் கட்டி முடிச்சதுக்கு அப்ரோமோம் bank ளையும் உன்னோட நிலத்த ஆஹ் பத்திராத return தன்துருவங்க ஆஹ் இதுல வேற ஏதும் உனக்கு doubt இருந்தாலும் நீ கேளு

இப்போ வந்து particular ஆஹ் march மாசத்துல start பண்றங்கனா next year march மாசத்துக்கான கணக்கு complete ஆஹ் முடிப்பாங்க அதாவது அந்த வர்ஷடுகுக்கான ஆஹ் income அந்த bank குகனே income ஏவோளவு அவங்க கைல இருந்த தொகை வந்து வெளியே போன தொகை ஏவோளவு அது போக அவங்க கைல மத்த other property ஆஹ் அதாவது for example யாராச்சி loan வாங்கிற்பாங்க இல்லனா land வெச்சி home loan வாங்கிற்பாங்க அந்த மாதிரி அவங்க கைல பத்ரங்களா இருக்க கூடிய amount எல்லாதையுமே ஒரு calculate பண்ணி tally பண்ணுனோம் அப்டி tally பண்ண மோடு அவங்க பண்ற எல்லாமே even ஆஹ் tally ஆகும் இப்போ நீ ஒரு வர்ஷம் amount கு மேல நகையே வேகுறேனா அப்புடின்னா அந்த ஒரு வர்ஷத்துக்கான வட்டியே நீ கட்டிற்குனோம் அந்த வட்டி கட்டமா அந்த ஒரு வர்ஷம் நீ பன்னலனுகமொடு bank கு அது ஒரு நாட்டம் ஆயிடும் so அப்புடின்னு வர மோடு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நட்டதா அவங்க tally பண்றதுக்கு அவங்க என்ன பனுவங்கனா உங்களோட நகையே ஏலம் விடுவாங்க ஏலம் விட்டு அதுல கெடக்கக்கூடிய profit ஆஹ் வந்து அவங்க நீ கேட்ட கூடிய தொகைக்கு equal ஆஹ் இருக்கும் மிச்ச தொகையே திருப்பி தருவாங்க incase உன்னோட நிலைய நகையே நகையோட மதிப்பு வந்து அவங்க எலாம் விடுற தொகையா கம்மியா இருக்கும்னா உனக்கு அபராதம் பண்ணுவாங்க அது வந்து எந்த ஒரு bank ளையும் எடுத்த ஒடனே நம்ம நகையே ஒடனே ஏலத்துக்குல விடுறது இல்ல ஆஹ் minimum மூணு three chances தருவாங்க மூணு தடவையும் உனக்கு intimation வரும் ஆஹ் நீங்க இந்த account ல இந்த amount வாங்கிருக்கிங்க ஆஹ் so நீங்க திருப்பித்தர வேண்டிய தவணை தேதியை அதுல mention பண்ணிருப்பாங்க அந்த particular ஆஹ் மூணு date டுமே miss பண்றோ bank கு எந்த ஒரு response நம்ம குடுக்கலா அப்புடின்னா பச்சதுலதா அவங்க further ஆஹ் நம்ம மேல ஆஹ் எதாவது action எடுக்குறத இருந்த எடுப்பாங்க அதுமே நம்ம கிட்ட inform பண்ணிடுத்த எடுப்பாங்க so அவருக்கு படிக்கச் தெரியல திரும்ப ஒரு information ஏதும் pass அகல அப்புடின்னா இது வந்து நம்ம mela மேல ஏதும் சொல்ல முடியாது

ஒரு ten thousand average ஆஹ் ten percentage வெச்சிக்கோ ஆஹ் அப்புடிகமொடு நீ வாங்கிக்க தொகை வந்து ஒரு அஞ்சி லட்சம் அப்புடிகமொடு அதுக்காக வந்து amount ஆஹ் வந்து

ஆஹ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுனோம்னா உன்னோட monthly salary slip கேப்பாங்க அதாவது நீ இங்கதா பண்றே இவோலோ salary வாங்குற அப்புடின்னு proof அவங்க கேப்பாங்க அப்புடிகமொடு உன்னோட salary ல வந்து இவோலோவு amount எடுட்டோம் அப்புடின்னா உங்களோட turn over கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படத்தமாதிரிதா அவங்க கேட்ட சொல்லுவாங்க இப்போ அஞ்சி லச்சகமோடு நீ five thousand pay பண்றோம்னா

அஞ்சாயிரத்தை அஞ்சாயிரத்தை ஆய்ந்துலச்சத்தை அடைக்குறதுக்கு காலங்கள் கொஞ்ச கம்மி ஆகும் அதாவது மூணாயிரமா நீ கேட்டுறது கேற்றத்துக்கான மாதங்களை விட அஞ்சாயிரமா கேட்டுற மதங்களை விட குறையும் அதுத ந சொல்ல வர நீ ஏவோலோவுக்கு எவ்ளோ amount கேட்டுரியோ அவோலோவுக்கு அவோலோ உன்னோட அந்த EMI னு சொல்ல்றல அந்த month குறையும் ஆடுமே எப்புடின்னா உன்னோட daily routine ஆஹ் வந்து படிக்கத்தாலவு இருக்கனும் அதுத சொல்லற இப்போ நீ monthly five thousand pay பண்றே அப்புடின்னா அந்த அஞ்சிலச்சகிறது வந்து கொஞ்ச சிக்கிறோமாவே உனக்கு சுக்ரோ முடிஞ்சிரும் அது போகோ உனக்கு five thousand காண வட்டி வந்து three thousand ஆஹ் compare பண்ண மோடு கொஞ்ச கம்மி ஆகும் என் அப்டி அப்புடின்னா நீ கேட்ட குடியா அசல் அந்த தொகை வந்து ஆதிக்கம் மூனையிரத்துல இருந்து அஞ்சாயிரமா குட்டிற்க்கே அப்புடிகமொடு வட்டி உனக்கு தர இதுவா நீ மூணாயிரமா கேட்ட மோடு அஞ்சாயிரத்த விடஅது கம்மிதான் அப்புடிங்கமொடு அதுக்கான வட்டியேயும் அவங்க tax pay பண்றங்க இதுத நம்ம ஆட்கள் என்ன சொல்லறீங்க அப்புடின்னா புரிஞ்சிக்காம வருஷம் அதிகமா போன உனக்கு வட்டியும் அதிகமா இருக்கும் வர்ஷம் கம்மி அனா உனக்கு வட்டியும் குறைய இருக்கும் அப்டி தப்ப புரிஞ்சிருக்காங்க ரெண்டு குள்ள difference என்னனா ரெண்டுமே நீ கேட்ட வேண்டியா தொகைத கேட்ட குடியா மாதங்கள்த வேறு படும் so amount அதிகமா கேட்டன சிக்கிறோமா நீ கடனா கெட்டி முடிக்க போற amount கம்மி அனா நீ கொஞ்ச time எடுக்கும் அதுக்கு அப்ரோ நீ கெட்டி முடிக்க போற ரெண்டுமே நீத்த கேட்ட போற ரெண்டுக்குமே அதுக்கான வட்டியே நீ கெட்டித்த ஆகணும் ஆஹ் நல்ல question jeni அப்புடியில்ல இப்போ private sector bank வந்து நெறியவே இருக்கு ஆஹ் அனா more over வந்து உனக்கு எது comfort zone ல இருக்கு அதாவது ந முதலாய சொன்ன மாதிரி உன்னோட monthly income ஆஹ் வந்து நீ base பண்ணி பாக்குறப்ப எந்த interest வந்து இந்த amount கு comfortable ஆஹ் இருக்கோ அப்புடிகிறது base பண்ணி கேட்டுனோ for example நீ kawan branch எடுதுகுத்தன comfort zone வெச்சிருக்காங்க ஒரு particular area அங்க alot பண்றங்கனா இந்த area ல இருக்குற bank க்கு மட்டும்தா allocate பண்ணுவாங்க இந்த area குள்ள வர அந்த area குள்ள இருக்குறவங்களுக்கு மட்டும்தா loan allocate பண்ணுவாங்க இப்போ for example நீ allungal zone ல இருக்கேனா allungal zone இருக்குற அந்த government bank ல மட்டும்தா home loan apply பண்ணுவாங்க அதுமே நீ எந்த condition ல நீ available இருந்த மட்டும்தா உனக்கு bank loan sanction பண்ணுவாங்க

dominate பண்ணாத அளவுக்கு இருக்கணும் அதல நீ calculate பண்ணி பாத்துட்டு வந்து உனக்கு okay ந சொல்லு கண்டிப்பா ந உனக்கு loan apply பண்ணி தர ஹ்ம் அதுத மொடலையே ந சொன்ன மாதிரிதான் jeni ஆஹ் ஒரு loan apply பன்றேனா அது ஒடனே நடக்க கூடிய process ல நீ apply பண்றேன் அப்புடின்னா மொத உன்னுடைய form வந்து எங்களுடைய bank கு மொத வரும் எங்களோட bank ல இருக்குறவங்க வந்துட்டேனா நீ குடுதுர்கா documents எல்லாமே original தான அபுடிங்கிறது verification மொத பண்ணுவாங்க verification மொத must நீ குடுக்க கூடிய அந்த for example home loan ஆஹ் நீ எடுக்குறானா home loan க்குனு குடுக்க கூடிய அந்த documents வந்து மொத தான அது எந்த ஒரு விலங்கொமாம் இல்ல அதாவது பங்கு தரர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்களா சொத்து பிரிகிறது அந்த மாதிரி வில்லங்கம் இருக்க ஆஹ் profit அத profit வந்து ஆஹ் mention பண்ணவங்களோட பெயர்ல தாம் இருக்குதா அவங்க எத்தனை வருஷமா அந்த எடத்துல இருக்குறாங்க நீ கேட்டுருக்க கூறிய loan வந்து நீ available ஆஹ் அதாவது நீ தகுதி அனவங்கள்னு மொத பாப்பாங்க தகுதியா இருக்குற பட்சத்துலதான் நீ கேக்க கூடிய amount ட்டும்

super jeni அது என்ன education loan வந்து இருக்கு நல்ல ஒரு scheme பாத்துக்கோங்க ஏன்னா முன்னாடி காலத்துளள நம்ம படிக்குறதுக்கு வலி இல்லமே இருந்தோ ஏன்னா பaணம்தா நமக்கு ஒரு problem ஆஹ் இருந்துச்சி அங்க தெரிஞ்ச வங்க வந்துட்டு என்னா அங்க எந்த area இருக்குறாங்களோ அவங்களுக்குட comfort zone குலா bank ஆஹ் மட்டும் வந்து select பண்ணனும் அந்த bank details வந்து select பண்ணிட்டு அவங்களோட bonafide னு சொல்லிட்டு ஒரு certificate வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அவங்க அங்கத படிக்குறாங்க so அவங்களாலோட continue அந்த education ஆஹ் continue பண்ணுறதுக்கு அத எவ்ளோ amount தேவை அந்த மாறினு சொல்லிட்டுஅவங்க உங்களுக்கு ஒரு certificate தருவாங்க form ஆஹ்வந்து இவங்க அவங்க claim பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த collage ஓ இல்ல university ஓ அவங்களோடோ account க்கு bank வந்து direct ஆஹ் amount ஆஹ் pay பண்ணிர்ராங்க அதுக்கு அப்புறம் அந்த loan ஆஹ் வாங்குற வாங்க படிச்சி முடிச்சி வெளிய வந்ததுக்கு அப்பறம் ஆஹ் அவங்க நல்ல ஒரு secure அனா அப்பறம் ஒரு நல்ல job கடைசி secure ஆனதுக்கு அப்புறம் ஆஹ் அந்த amount ஆஹ் திரும்ப pay பண்ணுற மாரி இருக்கும் எதுல என்ன benefit நா education loan என்குறது so அதனாலஅவங்களுக்கான interset rate ரொம்பவெய் கம்மி ஆஹ் கண்டிப்பா இன்னுமே எதை தெரிஞ்ச வங்களுக்குமே apply பண்ணுங்க சொல்லுங்க கண்டிப்பா எந்த scheme ஆஹ் பயனொப்படுத்தி கொள்ளுங்க அது எப்படின்னு jeni அவங்க படிக்கறது three years or four years course தா அவங்களோடயே கல்வி வருடங்கள் அதை பயணகுடிய வருடங்கள் னு சொல்லுவாங்களா for example four years ஆஹ் இருக்குன்னு அப்படினா அந்த first year லந்து fourth year வரைக்கும் அந்த amount மட்டும் தா உங்களு இருக்கும் அவங்க எப்போ education ஆஹ் முடிச்சிட்டு out of campus அந்த education ஆஹ் விட்டு வெளிய வாரங்களோ அதுலந்துத அவங்களுக்கு interest rate போடா ஆரம்பிப்பாங்க அது வந்து bank வந்து comple பண்ணமாட்டாங்க நீங்க எவ்ளோ amount ஆஹ் கட்டித்த ஆகணும் எத்தனை தேதிக்குள்ள கட்டித்த ஆகணும் அவங்கள வந்து எந்த ஒரு உங்கள வந்து எந்த ஒரு வலுக்கட்டாயமோ படுத்த மாட்டாங்க so நம்ம கடன் வாங்கி படிச்சி இருக்கோ நம்ம அந்த கடனை திரும்பி அடக்கணும் சொல்லிட்டு அவங்க job போனதுக்கு அப்பறமா அவங்க amount ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா pay பண்ணலே போதும் ஆஹ் அனா more over வந்து எல்லாமே படிச்சி முடிச்சி secure ஆனதுக்கு அப்புறம் தா அந்த amount pay பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஜா வரைக்கும் மே சொல்லுங்க சொல்லுங்க அந்த education ஆஹ் முடிச்சிட்டு ஒரு நல்ல job கு போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த loan ஆஹ் return பண்ணல பிரச்னையா இல்ல எதுல எதையும் என்னனா அது வந்து அலையை விடுறாங்க அப்ப்டின்னுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அது என்னனா நம்ம கிட்ட வந்து proper ஆஹ் எல்லா doucments இருக்குன்ற பொது bank எந்த ஒரு

so அவங்களுக்கு தேவையான dpoucment என்னது bonafeid அவங்க இங்கதா படிக்குறாங்க அப்படின்ற bonafide வேணும் ஆஹ் அதுக்கு அப்புறம் அவங்க ஏவோலோத படிக்குறாங்க education certificate proof அப்றம் அவங்க லோக்கல் veo

family ஓட annual income எவ்ளோ குள்ள அப்படி இருந்ததா நாங்க loan ஆஹ் function அகா முடியும் அப்படினா பொது negativity and incoming certifcate ரொம்பவேய் must அவங்களுக்கு loan கடைக்குறது எந்த ஒரு problem இல்ல எதுல எதுக்கு loan ல அலையை வெக்குறாங்க அந்த மாரி எதுக்கு வைபை இல்ல எல்லா document proper ஆஹ் இருக்குன்னு கண்டிப்பா loan function ஆஹ் ஆகும் நீங்க விசாரிச்சா வாங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்க எதாவது document ஆஹ் பண்ணி இருப்பாங்க இல்லனா எத ஒரு எதுல mistake பண்ணி இருக்காளா தேவையில்லாம bank ல வந்து அலையை வெக்குறாங்க சொல்லி நம்ம ஒரு தப்பான விஷயத்துல convey பண்ண குடத்துல

அதுகுமே ந மொத சொன்ன மாரி eligible ஆஹ் இருக்கணும் certain bank நீ வந்துட்டு loan வாங்குற அப்படினா அந்த கடனை வந்து திரும்பி வங்குற retrun குடுக்குறதுக்கு நீ eligible ஆஹ் இருக்கணும் அதுக்கான இதுதா monthly salary அந்த proof கைப்பாங்க அதல திருப்பி குடுத்த அப்படினா கண்டிப்பா அதுக்கான loan கடைக்கும் அதுவும் என்னனா நேரிய scheme இருக்கு அதை return வந்து monthly ஏவோலோத pay பண்ணுற மாரி ல அதுவும் அடைக்குற மாரி இருக்கும் நேரிய வே scheme இருக்கு அத மாரி அதுகுமே government உமை நேரிய இடம் எந்த மாரி ladiesvechicles வாங்குறது அந்த மார்ல நேரிய வேய் allocate பண்ணி இருக்காங்க அதாவது two percentage five percentage அந்த மாரில nearest ஆஹ் account ஆஹ் tally பண்ணுறதுனால நேரிய schme இருக்கு ஆஹ் நீ வெண்ண உங்க husband ஆஹ் direct ஆஹ் பேசுற ந எத்தனை futhur detail ந meet பண்ணுற அதுக்கு ரொம்ப பேஸ் இருந்தாங்கன்னா bank வந்தாலும் manager வந்து அங்க detail ஆஹ் சொல்லுவாரு ஆஹ் அது ஒன்னு தா jeni எண்ணனே ந உங்கிட்ட முதலிய சொன்ன மரித்த எப்போமே நம்ம வாங்குற amount ஆஹ் பொறுத்துத அதுக்கான வட்டி உன்னக்கு தெரியாதுன்னு இல்ல எவ்ளோ amount வாங்குறோமோ அதுக்கு எத வட்டி கட்டியக்கனும் ஆஹ் particular ஆஹ் நீ எப்போ வந்து ஒரு அம்பது ஆயிருப வாங்குற அப்படினா அந்த அம்பது ஆயிரத்தை எத்தனை மாதங்கல்ல திருப்பி குடுக்குறதுதா அவங்க calculate பண்ணுவாங்க அந்த அம்பது ஆயிரத்தை வந்து நீ வாங்குற salary அஞ்சஞ்சைருப கட்டி ஒரு இருபத்தி அஞ்சி மதத்துல கூட நீ அத கட்டி முடிக்க முடியும் ஆஹ் அது போக அத விட amount இல்ல என்னால அவோலோ amount கட்ட முடியாது அப்படினு சொல்லிட்டு மாசம் மாசம் ஒரு கம்மியான தொகையை கட்டிட்டு அதுல tally பண்ணல எப்படி கட்டுநாளுமே ஆஹ் அந்த அம்பது அய்யரம்தர அசல் தொகையையும் நீத்த கட்ட போற அதற்கான வட்டியுமே நீத்த கட்ட போற ஏன்னா நீ correct பண்ணுற amount ஆஹ் பொறுத்து எத்தனை மாதங்கள் நுமட்டும் தா மறுபட்டபோது so அதுனால நீ நல்ல பாடிய எழுதி நல்ல பாடிய எழுதிட்டு ஆஹ் உன்னால எவ்ளோ amount தா கட்ட முடியும் எத்தன கண்டிப்பா முடியுமாகிறது decide பண்ணிட்டு என்ன மத்த எடத்துல வாங்குறத விட நல்ல பாடிய விசாரி மோதல் வண்டிக்கான rate ஆஹ் விசாரிங்க எவ்ளோ சொல்லுறாங்கனு பாருங்க அதுக்கு bank ல எவ்ளோ loan தருவாங்கனு விசாரிங்க tally ஆகுற பக்கத்துல ஒரு நல்ல ஆஹ் எடுங்க வாழ்த்துக்கள் கண்டிப்பா jeni அது ஒரு பிரச்னையா இல்ல அனா ந சொன்ன மரித்த ஒரு proper ஆஹ் document இல்லாம இருக்குறதுக்கு எந்த ஒரு delay அகத்து கண்டிப்பா நீ சொன்ன மாரி அந்த education loan home loan ஆஹ் bike எல்லாமே நீ வாங்கு கண்டிப்பா bank குகபோது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆஹ் அது எது correct பண்ணிட்டு கண்டிப்பா நீ contact பண்ணு எது பொது உன்னக்கு futhur detail தேவனை வேற contact number உங்கிட்ட இருக்குல்ல அதுக்கு call பண்ணு anytime ந call attend பண்ணுவ ஆஹ் call பானு call பானு okay வ எல்லாருக்கு குடுத்துடுவோம் நம்மலே நம்மலுடைய உடம்பு எல்லாத்தையுமே நாம்ம கஷ்ட படுத்துரோம். இந்த மாதிரி உங்க மனசு உங்களுக்கு தர தொந்தரவ நீங்க நம்பி போரதுனாலையே automatic ஆ உங்களுக்கு தொடர்ச்சியா அதே பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு. அதே நீங்க experience பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க உங்க மனசு காட்டற பாதையிலையே நீங்க நடக்க ஆரம்பிச்சுடுவீங்க. ஆனா, இது எதுமே நீங்க செய்ய கூடாது நம்ம சிந்திக்கிறதே நாம அதிகமா யோசிக்கிறதே இன்னிக்கி காலத்துல ஒரு நோயாவே மாறிகிட்டு இருக்குது. நீங்க என்னைக்காச்சும் யோசிருக்கின்களா உங்களுக்கு சுத்தி இருக்க யாருக்கோ சரி இல்ல உங்களுக்கே சரி எதாச்சும் ஒரு நோய் வரும்போது ஏன் இது வருது நம்மலுக்கு அப்டின்னு யோசிச்சி இருக்கிங்களா ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நேத்து night ice cream சாப்ட மழைல நினைஞ்ச ரொம்ப குடிப்ப ரொம்ப tension ஆகுவ அதனாலதா எனக்குய் pressure ரு நா ரொம்ப டீ சாப்டுவ அதனாலதா எனக்கு sugar ரு நா எல்லாத்தையும் போட்டு கவல படுவ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள சொல்றாங்க ஆனா உண்மையா ஒரு மனிஷனுக்கு ஒரு நோய் அப்டின்றது ஏன் வருதுன்னா எல்லாமே எல்ல மீறி போது அப்டின்ற controll இல்லாம அங்க போய்ட்டு இருக்காஅதமர்த்துல, அப்டின்றது நாலதா நோய் அப்டின்ற வந்து ஒரு விஷயம் வந்து stop பண்ணுது. அவ உடம்பு குள்ள இருக்க எந்த ஒரு அணுக்கள் அதாது அத பிரிச்சி இன்னும் multiply பன்னாமையோ, divide பன்னாமையோ அதோட process அ எங்கயுமே தடுக்க போறது இல்ல. ஆனா, அவ over ஆ எல்லை மீறி போய்ட்டு இருக்கா அப்டின்னு சொல்லும் போது, automatic ஆ அவன நோய் தாக்குது. so இத மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்ம நனசுன்றது பெரிய ஆவுதம் அத நாம சரியான முறைல use பண்ணா அது நமக்கு correct ஆ உதவி பண்ணும். so அத நாம்ம தப்பா use பண்ணா நம்மளையே அழிக்க கூடிய சத்தியா அது மாறும் நீங்க அத தப்பா use பண்ணிங்கனா அது உங்கள use பண்ணிட்டு போய்டும் so இப்ப உங்களுக்கு தெரியும் நா என்ன ஒரு மனசா ஏன் நினைக்கிறது தப்புன்ரத நாம முதல்ல சொன்னோம்றது இப்ப இது முழுசா பாத்திங்கனா இது ஒரு வகையான மாயை இந்த இதுலருந்து நாம்ம வெளிய வந்துதான் ஆகணும். நம்ம மனசுன்றது ஒரு ஆயுதம். இந்த மனசுன்றது ஒரு ஆயுதத்துக்கு நா ஒரு சின்ன example சொல்ற இப்ப நா எதோ ஒரு business பண்ணிட்டு இருக்கேன். என் business ல ஒரு பத்து பேர் வேல பாக்குறாங்க இந்த பத்து பேர் வேல பாக்குறவங்க கிட்ட நான் தான் owner நீ இத செய்யி அத செய்யினு நான்தான் உங்கள assign பண்ணனும் அவங்க அந்த வேலைய எனக்கு பாத்து கொடுத்துட்டு போவாங்க இதுதா அவங்களுடைய வேல நான்தான் இந்த company க்கு முதலாளி. so நா வேல சொல்றத அவங்க செஞ்சிகொடுத்துட்டு போரததா அவங்க வேலையா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா, என்னுடைய போருப்ப ஒரு owner ன்ற இடத்த நா இன்னொரு வேல செய்யற ஆளு கையில கொடுக்கற

முழு பொறுப்ப நா இன்னொரு வேல செய்யரவ கைல கொடுத்துட்டு ஐயோ lose ஆகிடுச்சே ஐயோ இப்படி நடந்துடிச்சே அப்டின்னு சொல்லி நாம இது பண்ணும் போது automatic ஆ அது இதாக்கும். நீங்க பொறுப்

உங்களுக்கு தேவையானத அடையறதுக்கு உங்களுக்கு தேவபடக்கூடிய ஒரு வேல செய்ற ஒரு ஆள். அவன் வந்து உங்களுடைய ஒரு servant மாதிரி, நீங்க இப்ப போய் சொல்லணும் எனக்கு இது தேவபடுது நம்மலுடைய வளர்ச்சிக்கு தேவபடுது. so, இத நாம வாங்கலாம் அப்டின்னு நினைக்கும் போது அதுக்காண்டி முயற்சி செய்யறதுதான் உங்க மனசு ஆனா நீங்க என்ன பண்ரீங்கனா உங்க மொத்த உடல்சார்ந்த ஹம் பொறுப்பையோ உங்க மனம் சார்ந்த பொறுப்பையோ ஆன்மாவுக்கான பொறுப்பையோ நீங்க முழுசா உங்க மனசோட கையிலையே கொடுக்கும் போது அது எந்த பக்கம் பாக்குதோ அது அந்த பக்கம் பாக்குது எத செய்யலாமோ எல்லாரும் என்ன செய்யறாங்களோ எல்லாரும் common ஆ என்ன தப்பு செய்யறாங்களோ அதலாம் நம்மளும் செய்யலாம் அப்டிங்கர மாதிரி அது பாத்துட்டு போது உங்க மனச நீங்க ஒரு ஒரு வேல செய்யற கருவியா மட்டுமே வச்சிட்டு உங்க ஆன்மாவுக்கு

இத எப்படி நா ஒத்துக்கறது நா முக்காவாசி நேரம் இப்படி தேவ இல்லாம சிந்திச்சிட்டு இருப்பா எல்லார் மாதிரியும் நானும் சிந்திக்க தான் செய்வ ஆனா என்னுடைய மனச முழுக்க எனக்கு தேவ படர விஷயங்களுக்கு,

பண்ணி செய்யருதலியோ தான் நம்ம மூளைய use பண்றோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எப்டி ஒரு நாய் வந்து எலும்புகள தவைக்கரத்துக்கு அதுக்கு ரொம்ப புடிக்குமோ அதே மாதிரி மனிதனோட மனசுக்கு கர்ச்சனைகள் என்னன்றத தெரிஞ்சிக்கறது அவ்ளோ interest ஆ இருக்கும். இப்போ simple ஆ ஒன்னு சொல்ற நீங்க எதாச்சியும் ஒரு விஷயத்தோட பாதி விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சிகிட்டிங்க எதோ ஒரு news வோட பாதி concept தா உங்களுக்கு தெரிஞ்சிது மிச்ச அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சி அப்டின்றது உங்களுக்கு தெரியலனா உங்க மனசு அவ்ளோ ஆர்வமா இருக்கும் அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த அது எதோ ஒரு நாட்டுல எதோ ஒரு காட்டுல நடந்துருக்கும் ஆனாலும் அந்த பிரச்சன குள்ள involve ஆறதுக்கு உங்க மனசுக்கு அது அவ்ளோ interest ஆ இருக்கும் இதுக்கல்லா என்னன்னு காரணம்னா அந்த அளவுக்கு அதுக்கு அந்த பிரச்சனை குள்ள involve ஆறது அவ்ளோ புடிச்சி இருக்கும். உங்களுக்கு தேவ தேவயில்லனா ரெண்டாது ஆனா அதுக்குள்ள என்னன்றது போய் பாத்தர்னு அப்பத்தா எனக்கு நிம்மதியா இருக்கும் இன்றமாதிரி நீங்க யோசிப்பிங்க அப்ப இயற்க்கைய சும்மாவே உங்க மனசு மாயேய் create பண்றதுக்கு நீங்களே உருவாய்கிட்டே இருக்கீங்க so இப்ப நா உங்க கிட்ட இன்னொரு கேள்வி கேக்குற என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மனச off பண்ணி வச்சிட்டு நா நிம்மதியா கொஞ்ச நேரம் இருக்க பேசாத நம்ம phone ன கூட off பண்ணிவச்சிடலா ஆனா உங்களால உங்க மனச off பண்ணி வச்சிட்டு சேரி நா ஒரு ரெண்டு நாள் நா அமைதியா இருந்துட்டு வர அப்டின்னு உங்களால போவ முடிமா நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் உங்க மனச கூட்டிட்டுதான் போகணும் எல்லாரையும் விட்டுட்டு போலாம் ஆனா மனச கூட்டிட்டு தான் போணும் so அதுக்கான button அந்த off button எங்க இருக்குனு யோசிச்சிருக்கின்களா so இந்த off button யோசிக்கும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும் அப்ப நா என்னுடைய சிந்தனைய தடுத்து நிப்பாட்டனுமா என் மனசுலருந்து தான சிந்தன வருது அப்ப அந்த சிந்தனைய நா off பண்ணி வைக்கனும்னு நீங்க சொல்றீங்களா? எப்டி ஒரு சாதாரண மனிஷனால சிந்தனையலா off பண்ணி வச்சிட்டு இருக்க முடியும் ரெண்டு மூன்னு நிமிஷம் கூட என்னால ஒரு விஷயத்த சிந்திக்காம யோசிக்காம என்னால எப்டி இருக்க முடியும் மன்சுன்ரது சிந்திக்கரதுக்கு தான கடவுள் கொடுத்து இருக்காரு அப்டின்னு தோணும் ஆனா உண்மையா பாத்திங்கனா நீங்க அப்டி உங்களால எதுமே think பண்ணாம இருக்க முடியல அப்டின்னா உண்மையான காரணம் என்னன்னா உங்க மனசு வந்து உங்கள use பண்ணிட்டு இருக்குனு அர்த்தம் நீங்க சுயநினைவு இல்லாம உங்க மனசுக்கு அடிமை ஆயிட்டிங்கனு அர்த்தம். உங்களுக்கு தெரியாமலையே நீங்க அனுமதி குடுக்காமலே உங்க மனசு உங்கள அடிமை படுத்த ஆரம்பிச்சுடிச்சி நீங்க நீங்களா இருக்கறதுக்கு தடுக்க ஆரம்பிச்சுட்டு so உங்களுக்கு கிடைக்கிற மிக பெரிய முதல் சுதந்திரம் என்ன தெரியுமா? என்னுடைய controll என் கைல இல்லன்றத தெரிஞ்சிக்கிரதுதா உங்களுக்கு கிடைக்கிற முதல் சுதந்திரம் so அப்புறம் தான் உங்களால அடுத்தது அத கிடைக்கு நம்ம full லா watch பண்றதுக்கு என்ன பன்னலான்றதுக்கு யோசிப்பிங்க. முதல்ல என்னுடைய controll என்னுடைய மனசோட controll லும் என் உடம்போட controll லும் என்கிட்ட இல்ல so எங்களால கை கால கூட கட்டு படுத்திகிட்டு இருக்க முடியும் மனசு யோசிக்காம இருக்க மாட்டுக்குது என்னால என்னுடைய மனச controll பண்ணவே முடியல அப்டின்னு சொல்றப்போ, உங்க சிந்தனை மேல நீங்க விழிப்புணர்வு அடையும் போது நீங்க அடுத்த level க்கு போவிங்க அதாது உங்களுடை intelligent பாத்திங்கனா இன்னும் உங்களுடைய நீங்க ஆழமா உணர்ரதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கு உங்கள நீங்க உண்மையா புரிஞ்சிக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த இடத்துல பாத்திங்கனா உங்களுக்கு உண்மையான அழகும் அன்பும் புதிய படைப்பாற்றலு அமைதியும் ஒரு நிரந்தர சமி சந்தோசமும் அமைதியும் உங்ககிட்ட எப்போமே இருக்கும் இந்த விஷயம் வந்து உங்க mind ட தாண்டி உங்க மனச தாண்டி முழு விழிப்பு நிலைல இருந்தா மட்டும்தா உங்களால அத அடைய முடுயும். இப்ப நாம அடுத்ததா பாக்கபோறத உங்களுடைய மனசுல இருந்து நீங்க விடுதல பொருவது எப்படின்னு so இதுக்கு முன்னாடி நா உங்ககிட்ட சொல்லிருப்ப உங்க சிந்தன மேல நீங்க விழிப்புனிலை அடையணும். அதாது, உங்க சிந்தனைய நீங்க கவனிக்க ஆரம்பிக்க போரிங்க அப்டிண்டு so